இது ஹோட்டல் டைம் பேலஸ் .

இங்க கொழந்தைங்க கொஞ்சோ பேர் இருக்குறங்க.

முகம் பாக்குற கண்ணாடி பெருசா ஒன்னு இருக்கு.

இது ஓபன் ஹோட்டல் மாரி இருக்கு.

இது லைட் ஹவுஸ் மாரி இருக்கு.

இது ஊட்டில மார்க்கெட் ஏரியா .

மஞ்ச கலர்ல பலூன்ஸ் எல்லாம் கட்டி இருக்கு.

எல்லா மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கராங்க.

இங்க ஏ_எஸ்_டு_கே ஏசி போட்டு ஒரு ரூம் இருக்கு.

அதுங்கல எல்லா ஒரு ஒரு ரேக்ல அடுக்கி வெச்சுருக்குறாங்க.

ஆளுங்க கொஞ்ச பேர் எல்லா நடந்துட்டு இருக்கராங்க.

இது சுக்தே பேலஸ் இது ஒயிட் கலர் பெயிண்ட் அடுச்சுருக்கறாங்க.

இது எலக்ட்ரிக்கல் வேல பாக்குற ஏரியா .

அந்த ரேல் மஞ்ச கலர்ல பெயிண்ட் அடுச்சுருக்கு.

உள்ளார லைட் செட்டிங்ஸ் கூட இருக்கு.

இது ஒரு வொர்க் ஸ்டேஷன் .

அந்த ஸ்கூல் சுத்தி வைட் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்கராங்க.

இந்த அருவி வேகமா வந்துட்டு இருக்கு.

ஆளுங்க நறைய பேர் போய் ஃபோட்டோ எடுத்துகுட்டு இருக்குறாங்க.

அவர் படுத்துட்டு கால மேல தூக்கிட்ருக்குறாரு.

அந்த கட்டடோ மஞ்ச கலர் பெயிண்ட்ல அடிச்சிருக்குறாங்க.